மேல வந்து ஒரு ஒயிட் கலர்ல சின்டெக்ஸ் ஒன்னு இருக்கு.

கொடைக்கு கீழ வந்து ஒரு ரெண்டு பேர் உக்காந்துட்டுக்காங்க.

இந்த மலைங்களுக்கு கீழ வந்து வீடு அப்படியே லைனா இருக்கு எல்லாமே பச்ச பசேல்ட்ருக்கு இந்த எடத்துல வந்து நெறையா மரங்களா இருக்கு.

அங்க ஒரு சோஃபா இருக்கு மேல ஒயிட் கலர் கவர் போட்டு வச்சிருக்காங்க.

அந்த டேபிள்ல வந்து ஒரு பிளவர் வாஷ் இருக்கு அந்த பிளவர்ஸெல்லா வந்து எல்லோ கலர்ல இருக்கு நல்லா.

இந்த பில்டிங் காங்ரெட் போடறதுக்காக இந்த எல்லோ கலர் பைப்ல வந்து தண்ணி உட்டுட்டுக்காங்க.

ஒருத்தரு வந்து ஒரு தகரத்த இலுத்துட்டு போயிட்ருக்காரு.

கீழ வந்து ஒரு பெரிய பாறங்கல் ஒன்னு இருக்கு.

டேபிள்ஸ்ல வந்து எல்லா ஒக்காந்து சாப்பிட்டுக்காங்க.

இங்க ஒரு நாலு பேரு வந்து உக்காந்துட்டுக்காங்க.

அந்த கல்லுல வந்து ஒயிட் கலர்ல பெயிண்ட் அடிச்சுருக்காங்க.

கீழ வந்து நெறையா ஃப்ரூட்ஸ்ஸல்லா வெ வெச்சிருக்காங்க த--

உள்ள வந்து நறைய பேர் நின்னுட்டுக்காங்க.

இது ரெண்டு பேரு குமிஞ்சிட்டு ஃபிளவர்ஸ் எல்லா கட் பண்ணிட்டு இருக்காங்க.

கிராஸ்சஸ் எல்லா நல்லா நீட்டா கட் பண்ணி வச்சுருக்காங்க.

இந்த பில்லுங்கலெல்லா சின்ன சின்னதா வைட் கலர்ல ஃபிளவர்ஸ் வுட்ருக்கு.

மேல வந்து ரூஃப்லந்து ஒரு இயேசு வந்து தொங்கிட்டுக்கற மாதிரி இருக்காரு.

அது கீழ ரெண்டு சாமிங்க இருக்குற மாதி இருக்கு.

முன்னாடி வந்து சுத்தி நெறைய காடுங்களவா இருக்கற மாதி இருக்கு.

க்கு இந்த பேங்க்ல வந்துட்டு நறைய லைட்ஸ் எரிஞ்சிட்டுக்கு மேல.

பக்கத்துல வந்து ஒரு டஸ்ட்பின் ஒன்னு ப்ரௌவுன் கலர்ல வெச்சுருக்காங்க.

இந்த எடத்துல வந்து நெறைய பிளான்ட்ஸ் எல்லா வெச்சிருக்காங்க.

இந்த போர்டு வந்துட்டு ஒயிட் கலர்ல கோல்டு கலர்ல அப்றம் ப்ளூ கலர்ல போட்ருக்காங்க.

இந்த சைடுல ஹாஃப் ட்ரவுசர் பா பால் இந்த மாதிரி நெறைய வெச்சிருக்காங்க.

பின்னாடி வால்க்கு வந்து நல்லா டார்க் ப்ளூ கலர்ல பெயின்ட் அடிச்சிருக்காங்க.

இந்த பில்டிங் முன்னாடி வந்து ஒரு வேன் ஒன்னு நின்னுட்டுக்கு.

முன்னாடி வந்து ஒரு பைக் ஒன்னு நிக்குது பிளாக் வித் ரெட் கலர்ல .

அதுக்கு பின்னாடி நெறைய மலைங்கல்லா இருக்கு.

இது ஒரு சந்தை இந்த சந்தைல வந்துட்டு மேல வந்து ஒரு போர்டு போட்ருக்காங்க காரமடை தினசரி மற்றும் வாரசந்தைன்ட்டு.

இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு மேல வந்து ட்ரேல எக்ஸ் வச்சிருக்காங்க.

மேல வந்து லைட்ஸ் எல்லா நறையா எரிஞ்சிட்டுக்கு.

ரெட் கலர் கிரீன் கலர் எல்லோ கலர் ஜாக்கெட் இந்த மாதி எல்லா வச்சிருக்காங்க.

மேல லைட்ஸ் எல்லா நெறைய எரிஞ்சுட்டுக்கு.

உள்ள வந்து ஒரு ரெட் கலர் ஷர்ட் போட்டவர் உக்காந்துட்டு அந்த ஆட்டோவ ஓட்டிட்டுருக்காரு.

பக்கத்துல வந்து ஒரு ஒய்ட் கலர் பில்டிங் இருக்கு அதுல வந்து நெறைய விண்டோஸ் இருக்கு.

இது ஒரு பேங்க்கு இந்த பேங்க்கு பேரு வந்து பேங்க் ஆஃப் பரோடா.

மேல வந்துட்டு எல்லோ கலர்ல பாட்ரு குடுத்துருகாங்கய்.

இந்த ஹோட்டல்ல வந்துட்டு நெறைய டேபிள்ஸ் சேர்ஸ்ல்லா வச்சிருக்காங்க.

இந்த எடத்துல சுத்தி வந்து நெறைய பில்லுங்ளு செடிங்களு வளந்துட்டுக்கு.

இந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி வந்து நெறைய பில்டிங்ஸ் இருக்கு.

பக்கத்துல ஒரு பாதி கட்ன செவுரு ஒன்னு இருக்கு.

மேல நறைய பைப்ஸ் இருக்கு க்ரீன் கலர்ல .